அப்டின்னு சொல்லிட்டு உனக்கு call பண்ணே. எப்டி இருக்க அம்மா அப்பா எல்லாம் எப்டி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க நம்ம வீடுல எப்டி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க மாலதி.

சாதரணம பண்ணாங்க. எதோ நானும் போயிட்டு வந்து function க்கு அவனுக்கு வேற அது இதுன்னு பண்ண வேண்டியாது இருக்கு ஆமா ஆமா நீதானே எல்லாமே பாத்துட்டு இருக்க வீட்டுல உம் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது ஏதுன்னு ஒன்னும் புரியல வந்தது வந்த வழியாக போய்க்கிட்டே இருக்கு. ஒரு ரூபா கூட எடுக்கல

என்னடி இப்ப இருக்குற situation ஒரு savings account போடாம இருக்கியா நீ இல்ல டி saving accounts இல்ல வந்தது வந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. நான் எங்க savings பண்றது அதாண்டி நமக்கு எப்பவும் வரது வந்த பாடா தான் போகும் நம்மளால கையில இருந்துச்சுன்னா ஒரு ரூபா கூட எடுத்து வைக்கவே முடியாதுடி சத்யா நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம் நம்ம சரி சரி மாலதி

saving account எப்டி பண்ணணும்? எவளோ போனும் அதோட details சொல்லே அஹ இப்போ நா கூட இப்போதான் டி போட்ருக்கேன் நானு இப்போ அதனால போட்டானலாத எனக்கு வந்து ரொம்ப useful லா இருக்கு bank ல வந்து நமளுக்கு வந்து ஒரு Percentage அதா interest வந்துகிட்டு இருக்கு தெரியுமா டி ஓ அப்டியா interest வேற குடுப்பாங்களா நமக்கு ஆ ஆமாண்டி நமக்கு இப்போ pay பண்ற amount க்கு அவங்க வந்து interest போட்டு நம்ம வந்து எப்பனாலும் ஏத்துக்கலான்ற மாரி பரவ இல்லையே அப்டி இருந்த நல்லா இருக்குமே உம் உங்க பக்கத்துல nearby எதாச்சும் ஒரு bank இருக்குதான்னு போய் பாரு government bank கோ private bank கோ

அஹ அங்க போயிட்டு வந்து savings account open பண்ணுவாங்க

உம் அப்டி open பண்ணும் போது என்ன minimum balance சே thousand rupees தாடி இப்ப கேக்குறாங்க எல்லா bank லையுமே thousand rupees சா அந்த account open பண்றதுக்கு thousand rupees ஆமா thousand rupees வந்து deposit பண்ணா மட்டும் போதும் அதுக்கு அப்புறம் வந்து நீ monthly monthly போலாம் நீ வந்துஅம்பது ரூபால இருந்தோ இல்ல நூறு ரூபல இருந்தோ எவளவோ நீ சேமிசிட்டு வரலாம் ஒன்னும் பிரச்சன இல்ல இவங்க இவலோதா போடணும் அவளோதா போனனுங்கிறது கிடையாது.

அந்த thousand rupees க்கு மேல நீ ஒரு ரூபா போட்டா கூட உனக்கு வந்து ஒரு சேமிப்பு காசு மாறிதான்

உம் சேமிப்பு காசு இதிலேயே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு bank லையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு offer கொடுக்குறாங்க triple seven days ல வந்து payment கட்ற மாதிரி triple six day ல

இருக்கா எனக்கு எதுமே தெரியாது டி bank பத்தியே தெரியாது ஒரு account கூட இல்ல

ஆமா நம்ம வீடு என்ன situation ல இருக்குன்னு நமக்கு தெரியும்.

அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட போயி நம்மளால எல்லாம் போய் ஒரு ரூபாய்க்கு நிக்க முடியாது நம்ம தேவையே நம்ம தான் பாத்துக்கணும்

ரொம்பல நா போடல just ஒரு five hundred த monthly monthly monthly போட்டு வைக்கிறே

ஆமா

நீ form குடுப்பாங்க பாத்தியா இந்த savings account open பண்ணும் போது நீ போய் கேட்டனாவே அவங்க அதோட சேர்த்து தான் attach பண்ணி அந்த form மவே கொடுப்பாங்க

இந்த fill பண்ணி கொடுக்கும் போது அவங்க அதுக்குன்னு ஒரு two hundred rupees charge பண்ணுவாங்க monthly monthly

உம் அதுக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நாம வேலைக்கு போறோம் நல்லா இருக்கோம் அதுனால கடவுள் புண்ணியத்துல காசு வாருது சம்பளம் வருது.

இதுவே forty age க்கு நமக்கு எப்டி இருக்கும்னு நமளுக்கு தெரியாது.

அப்டி இருக்கும் போது அவங்க வந்து நமளுக்கு வந்து

ம்கும் இது best ஆனா idea தா இல்ல ஏன்னா government வேலைக்கு government வேல இருந்தா future ல நமக்கு கவல இல்ல நமக்கு வந்து pension வரும் அது வரும் இது வரும்னு சொல்லி நம்ம expect பண்ணலாம் நம்ம இருக்குற வரைக்கும் இந்த private job பண்ண போறோம். இவங்க நம்ம நம்ம போற வரைக்கும் போவோம். அப்புறம் முடிஞ்சிருச்சு அப்டின்னா நமக்கு அந்த company ல இருந்து எந்த ஒரு இதுவும் வரவே வராது இந்த மாறி நாம pay பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு income வரும்ல monthly monthly கண்டிப்பா டி இப்போதைக்கு savings account நெறையா benefit கொண்டு வந்துட்டே இருக்காங்க தெரியுமா? ஒரு ஒரு bank லையும் ஒரு ஒரு மாதிரி percentage நீ கட்ற amount டு

உம் நமளுக்கு வந்து ஒரு ஒரு percentage போட்டு அவங்க தராங்க தெரியுமா நமளுக்கு எவளோ benefits இருக்கு தெரியுமா? நமளுக்கு savings accounts open பண்றது மூலியமா? அப்டியா? இப்போ ஒரு example க்கு நீ இப்ப சம்பள காச வீட்டுல குடுத்துட்டே இருக்க நீதா ஒரு ரூபா எடுத்து வைக்க முடியலனு சொல்ற

இப்போ எதோ ஒரு emergency க்கு ஊருக்கு போகணும் எதோ ஒரு function அப்போ காசுக்கு நாம என்ன பண்ணுவோம்?

Correct correct கடனை வந்து அதிகரித்துக்கொண்டே தான் போறோம்கனடா.

amount இருக்கு அப்போ நம்ம அத எடுத்து செலவு பண்ணுவோம் கட வாங்கவேண்டிய அவசியம் நமளுக்கு இல்ல

ஆமா டி மாலதி இது நல்லா இருக்கு

savings account வந்து ரொம்ப கட்டயாம இப்போ ஆகிடுச்சு ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா வச்சிகோயா

போயிட்டேத இருப்போம் ஒரு ரூபா எடுத்து வைக்க மாட்டோம். வீட்டுலத குடுத்துட்டு இருப்போம். ஆமா அது என்னமோ உண்மதா உம் இது வந்து நமக்கு வந்து வீடுல நம்ம சொல்லாம ஒரு five hundred டோ thousand rupees சோ every month நம்ம போட்டு போட்டு வச்சிட்டு இருந்தா அவங்க நாம ஒரு ஒரு ஒரு four years னு வச்சிகோய ஒரு bulk amount வரும் நமளுக்கு அத வச்சி நம்ம marriage எதாச்சு நமளுக்கு அந்த தேவ எந்த ஒரு தேவ வருதோ அத வச்சு நம்ம use பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த time முக்கு வந்து பண்ணிக்கலாம் marriage கும் use பண்ணிக்கலாம் இல்ல எதாச்சும் நாம two wheeler வாங்கணும் இல்ல four wheeler வாங்கணும் அதுக்கும் அந்த மாதிரி நம்ம use பண்ணிக்கலாம்.

அந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அதோட details எனக்கு எதுவும் தெரியல சரி நான் ஒரு அது பத்தி நா எதுவும் கண்டுக்கல உம் அதாண்டி நீ இப்போ account open இது எல்லாத்துக்கும் main எதுனா account savings account தா main

அவங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க ஒன்ன check பண்ணுவாங்க வந்து transaction பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி check பண்ணுவாங்க

every month போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அ பரவால்ல இவங்க வந்து காசு மாச மாசம் போடுவாங்க அப்ப நம்ம வந்து கடன் கொடுத்தாலும்

அவங்க வந்து verification வந்துட்டு உனக்கு உடனே approval கொடுத்துடுவாங்க நீ எந்த loan இது பண்ணாலும் verification னா நமளுக்கு வீடுக்கு வந்து check பண்ணுவாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நீ எந்த ஒரு process பண்ணாலும்

கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வந்து verification வருவாங்க

இப்போ நீ vehicle கேட்ட பாத்தியா? bike கேட்ட பாத்தியா?

உனக்கு அதுக்கு ஏதாச்சும் loan ஏதாச்சு வேணுமா நீ போயிட்டு எந்த கடையில போய் bike பாக்க போறியோ

அங்க இருந்து ஒரு quotation வாங்கிட்டு வரணும் டி இந்த rate இந்த rate க்கு தான் நான் வாங்க போறேன்னு சொல்லி quotation வாங்கிட்டு வந்தனா

சரி சரி டி ஆனா நெறைய benefits இருக்குல்ல இந்த account open பண்ணா

Pension இருக்கு இந்த மாதிரி vehicle வாங்கலாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ insurance கூட இப்போ claim பண்றாங்க தெரியுமா இரண்டு விதமா நீ வந்து

accident மூலியமா திடீர்னு நமக்கு நடுவுல ஏதோ ஒன்னு ஆகிடுச்சு

அப்படி ஆயிடுச்சுன்னா spot ல வந்து நமக்கு two lakes தராங்க தெரியுமா என்னடி சொல்ற நிறைய சொல்ற நீ எனக்கு தெரியவே தெரியாது இது பத்தி எல்லாம்

இப்போ இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து தான் நக வாங்குனா.

இப்போ ஒரு bike வாங்கி இருக்கா தெரியுமா? scooter வாங்கி இருக்கா. பார்ரா அ அவளுக்கு அவதான் எனக்கு இவ்வளவு advice பண்ணா நீ முதல்ல savings account போய் open பண்ணு

அப்படி இப்படின்னு சொன்னா அப்புறம் தான் நான் போயிட்டு bank ல போயிட்டு விசாரிச்சேன் நானு அதான் இவ்வளவு இது சொல்றாங்க information சொல்றாங்க இந்த மாதிரி வந்து insurance இருக்கு Pension scheme இருக்கு Loan னு car ரு எல்லாமே இருக்கு.

அப்படி சொல்றாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடா இது நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இருந்துருக்கோமே

அதான் வெளியில என்ன நல்லா இருக்கு எப்படி எல்லாம் போகுது எல்லாரும் எப்படி எல்லாம் ஒவ்வொரு இதுக்கு cross பண்ணி போறாங்கனுட்டு நம்ம ஏதோ நினைச்சுகிட்டு இருக்கோம் ஆனா நம்மளும் இத பத்தி search பண்ண தான் தெரியுது நிறைய ஒரு benefits இருக்கு

கண்டிப்பா நம்ம வேலைக்கு போகலாம் start பண்ணதுல இருந்து போட்டு வச்சிருந்தா கண்டிப்பா ஏதோ பெரிய amount வந்து இருக்கும் நமளுக்கு இந்நேரத்துக்கு சேர்த்து வைத்திருப்போம் நாம

என்னமோ போ நம்ம இப்படியே இருந்துட்டோம்.

ஏதோ வந்தமா போனோமா சாப்பிட்டோமா தூங்கனமா வந்தது போயிருச்சான்ற மாதிரி தான் இருக்கு நம்ம நிலமா அதான் at least இப்பயாச்சும் call பண்ணி details கேட்டாயே நீ ஆமா அத இப்போ அந்த account open பண்ணனும். நம்ம என்னென்ன எல்லாம் எடுத்துட்டு போகணும், எப்படி எங்க போய் கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் எப்படி, இப்போ உனக்கு nearby எந்த bank இருக்கோ அந்த bank ல போகணும்னு வச்சுக்கோயேன் ஒன்னு

இந்த office staff இருப்பாங்க பாத்தியா? office boy மாதிரி ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க எல்லா பேங்க்லையும் ஒருத்தங்க வச்சிருக்காங்க

most டா form ஒன்னு அவங்க கிட்ட தான் இருக்கு direct டா போயிட்டு savings account னு கேட்டனா

அவங்க வந்து ஒரு பஞ்ச் வச்சிருப்பாங்க அந்த form மு pension scheme வோட form மு

அது வேணும்னா நீ fill பண்ணிக்கலாம் இது நா போடா போறேன் அப்டின்னா அத fill பண்ணிக்கலாம்.

okay வா இப்டி fill பண்ணிட்டு அது கூட என்ன குடுக்கனும்னா

அதுக்கு அப்புறம் வந்து PAN card குடுக்கணும்.

அதுக்கு அப்புறம் வந்து எதாச்சும் ஒன்னு gas bill, ration card

அந்த மாதிரி கொடுக்கணும் நம்ம எப்படியும் family கிடையாது. அம்மாவோட ration card

அந்த மாதிரி கொடுத்துட்டு நீ வந்து உன்னோட aadhar card Xerox, PAN card Xerox sign போட்டு கொடுக்கணும் டி. அஹ ஹ எல்லாத்துலையும் sign பண்ணி குடுக்கணும். அஹ ஆமா sign பண்ணி குடுத்துட்டு இதுவே

ஆமாண்டி form ல வந்து photo ஒட்டி குடுக்கணும் உம் அதுல ஏ account த சொல்லிட்டு photo இருக்கும். ஆமா ஆமா ரெண்டு மட்டும்தா ரெண்டு photo கேட்டாங்க

இல்ல மூனு கேப்பாங்க சில bank ல மூணு கேக்குறாங்க ஆனா சில பேங்க்ல ரெண்டு தான்